கோயில்க்கு பக்கத்துல ஒரு பெரிய மரோ இருக்கு.

இது ஒரு வாக்கிங் பிளேஸ் .

இது ப்ரவுன் கலர்ல ஓடு வீடாலை கட்டப்பட்ருக்கு.

மரோ செடி கொடி நறைய இருக்கு.

கீழ ஒரு டாய் கார் இருக்கு.

இந்த சலூன்ல முடி வெட்றதக்கு க்ளிப்ஸ் எல்லா மாட்டி இருக்காங்க முடியில.

அஃது போஸ்ட் ஆபீஸ் லைட் வையிட் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கு.

ஒரு ஹோட்டல் இந்த ஹோட்டல் சுத்திலு வெள்ள கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு.

இங்க ஒருத்தர் ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்ருக்கறாரு.

இது ஒரு மினி கிளாஸ் ரூம் .

சுத்திலு நறைய கடைங்க நின்னுட்டு இருக்குது.

இது ஒரு ஹட் ஏரியா .

இந்த பஸ் ஸ்டாப்ல பஸ் நின்னுட்டு இருக்கு.

இது ஒரு ஃபங்ஷன் இந்த ஃபங்ஷன்ல எல்லா போயிட்டிருக்கறாங்க ரோட்ல .

இது ஒரு ஆபீஸ் அவுட்டோர் .

இந்த பில்டிங் கிரீம் கலர் பெயிண்ட் அடிச்சுருக்காங்க.

இந்த கம்பி குழந்தைகளுக்கு வெளையாட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க.

பக்கத்துல சின்ன சின்ன டென்ட் போட்ருக்கிறாங்க.

இங்க புக்குங்க எல்லா அடுக்கி வச்சுருக்குறாங்க.

இது லோக்கல் ஃபுட் ஃபெஸ்ட் .

இது ஊட்டில இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ் .

வெளில நிக்குறவரு ஒயிட் கலர் ஜெர்க் போட்ருக்குறாரு.

இது ஒரு ரோட் இந்த ரோட்ல வண்டிங்க நறையா போய்டு இருக்குது.

இந்த எஸ்டேட்ல கம்பிங்க போட்டு வேலி போட்ருக்கராங்க.

இது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குற க்ரோசரி ஸ்டோர் .